மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ன் தீம்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் ல் கற்க போவது தீம்ஸ் பெர்சோனாஸ் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ல் அட் ப்ளாக்கிங் செய்தல் பயர்ஃபாக்ஸ்
யூசர் ன் ரசனை அல்லது பிரெஃபரன்ஸ் க்கு ஏற்ற கஸ்டமைசேஷன் ஐ அளிக்கிறது அவற்றில் ஒன்று தீம்ஸ்
themeபயர்ஃபாக்ஸ் எப்படி தோன்றவேண்டும் என மாற்றுகிறது
பேக்கிரவுண்ட் கலர்ஸ் பட்டன்ஸ் ன் தோற்றம் மற்றும் லேயூட் ஐ மாற்றுகிறது இதில் பயனாவது உபுண்டு 1004 மற்றும் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐ திறக்கலாம் முதலில் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ன் தேமே ஐ மாற்றுவதைக் கற்கலாம்

அப்ளை செய்யப்படுகிறது தீம்ஸ் பேஜ் க்கு திரும்ப போகலாம்
மற்றொரு தேமே ஐ தேர்வு செய்யலாம்
இந்த தேமே
ஆட் டோ பயர்ஃபாக்ஸ் பட்டன் ஐ காட்டுகிறது தேர்ந்தெடுத்த தேமே ஐ இது டவுன்லோட் செய்யும் டவுன்லோட் முடிந்த பிறகு ஒரு வார்னிங் மெசேஜ் விண்டோ தோன்றுகிறது இன்ஸ்டால் நோவ் பட்டன் ஐ சொடுக்கவும் பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐ ரெஸ்டார்ட் செய்ய கேட்கும் ரெஸ்டார்ட் நோவ் ஐ சொடுக்கவும் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் தடைசெய்யப்படுகிறது
ரெஸ்டார்ட் ஆகும் போதுபுதிய தீம்ஸ்
அப்ளை செய்யப்படுகிறது தீம்ஸ்
ப்ரவ்சர் ன் தோற்றத்தை மேம்படுத்த உதவுகிறது இது உங்களின் ரசனைக்கு ஏற்ப பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐ கஸ்டமைஸ் செய்கிறது சில காரணங்களுக்காக மீண்டும் டிஃபால்ட் தேமே க்கு போக நினைத்தால் டூல்ஸ் மற்றும் add ஒன்ஸ் ல் சொடுக்கி இடது பேனல் ல்Appearance tab ல் சொடுக்கவும் இங்கு டவுன்லோட் செய்யப்பட்ட அனைத்து தேமே களும் தோன்றும்
டிஃபால்ட் தேமே ஐப் பார்க்கவும் எனபிள் பட்டன் ஐ சொடுக்கவும் ரெஸ்டார்ட் நோவ் பட்டன் ஐ சொடுக்கவும் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் மூடப்பட்டு ரெஸ்டார்ட் செய்யப்படும் ரெஸ்டார்ட் ஆகும் போது டிஃபால்ட் தேமே மறுபடியும் தோன்றும்

அட்பிளாக்
டூல்ஸ் ல் சொடுக்கி add ஒன்ஸ் ல் சொடுக்கவும் மேல் வலது மூலையில் உள்ள சியர்ச் tab ல் அட்பிளாக் க்கு தேடவும் Enterஐ அழுத்தவும் அட் ப்ளாக்கிங் சாஃப்ட்வேர் ன் ஒரு லிஸ்ட் தோன்றுகிறது
அட்பிளாக் Plusன் இன்ஸ்டால் பட்டன் மீது சொடுக்கவும் அட்பிளாக் டவுன்லோடிங் ஆரம்பிக்கிறது அவ்வளவுதான்
அட் ப்ளாக்கர் இப்போது இன்ஸ்டால் செய்யப்படுகிறது அட்பிளாக் வில் பே இன்ஸ்டால்ட் ஆஃப்டர் யூ ரெஸ்டார்ட் பயர்ஃபாக்ஸ் என ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் தோன்றும் ரெஸ்டார்ட் நோவ் லிங்க் ல் சொடுக்கவும் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் மூடப்பட்டு ரெஸ்டார்ட் செய்யப்படும் ரெஸ்டார்ட் ஆகும் போது அட் ப்ளாக்கர் செயலில் இருக்கும் இருப்பினும் அட் ப்ளாக்கர்ஸ் ஐ பயன்படுத்துவது சில எதிர் விளைவுகளையும் கொண்டுள்ளது அட் ப்ளாக்கர்
செயலில் இருக்கும் போது சில சைட்ஸ் உங்களை உள் நுழைய அனுமதிக்காது ஏனெனில் பல இலவச சைட்ஸ் இந்த அட் களில் இருந்து வருமானம் பெறுகின்றன உங்கள் ப்ரவ்சர் ல் காட்டும் சில சைட் களை அட்பிளாக்கர் தடுக்கலாம் ஏடிஎஸ் ஐ ப்ளாக் செய்யும் போது இதை கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த டியூட்டோரியல் லின் முடிவுக்கு வந்துவிட்டோம் இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்றது தீம்ஸ் பெர்சோனாஸ் அட் ப்ளாக்கிங் இப்போது அசைன்மென்ட் நாசா நைட் லாஞ்ச் தேமே ஐ இன்ஸ்டால் செய்க பிறகு டிஃபால்ட் தேமே க்கு மாறவும் yahoocomல் இருந்து வருவது தவிர மற்ற அனைத்து பாப் யுபிஎஸ் யும் ப்ளாக் செய்க தொடுப்பில் உள்ள விடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்கச்சொல்கிறது
இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு
செய்முறை வகுப்புகளை நடத்துகிறது
இணைய வழி பரிட்சையில் தேருவோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது
மேலும் விவரங்களுக்கு contactspoken tutorialorg Spoken டியூட்டோரியல் புரொஜெக்ட் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் அங்கமாகும்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
நன்றி